தற்போதையே கல்வி முறை தமிழகத்தில் கல்வி அமைப்பு முறை Education system எப்டி இருக்கு. கல்வி அமைப்பு முறை எப்டி இருக்கு எப்டி என்னன்ன திட்டங்கள் இருக்கு முறை மற்றும் தற்போதே திட்டங்கள் ஆக ஒரு மூன்று பிரிவாக நாம இத பாக்கலாம் இது பெரிய portion அப்டினாலு unit nine பொருத்த வரைக்கும் நமக்கு simple லா ஒரு word ல கொடுத்து இருந்தாலும் பாத்திங்கனா ஒவ்வொரு unit மே பெரிய Portion ஆகாக இருக்கு அப்போ அதுக்கு கொஞ்சோ, ஆக கொஞ்சோம் brief அ ஒப்படையா ஆகணும் so அதுல இன்னக்கி முதல் பிரிவு பாக்கலாம் விடுதலைக்கு முன் தமிழகத்தின் கல்வி முறை விடுதலைக்கு முன் கல்வி வளர்ச்சி எப்டி இருந்துச்சி தமிழ்நாட்டுல க ல்வி முறை எப்டி இருந்துச்சி so தமிழ்நாட்டுல கல்வி முறை அப்டின்னு பாக்கச்சள பாத்திங்கனா விடுதலைக்கு முன்னால் ஆங்கிலேருடையே ஆட்சி காலத்தில் கல்வி அமைப்பு முறை எப்டி இருந்தது அப்டி இன்றது தான் பாக்கணும் but அதுக்கு முன்னால

சங்ககாலத்த பொருத்த வரைக்கும் பாத்திங்கனா தமிழகத்தில் கல்வி அமைப்பு மிரு மிகச்சி மிகச்சீரும் சிறப்புமாக இருந்துச்சி அப்டின்னு சொல்லாம் தமிழகத்தை பொறுத்த வரை சங்க காலத்தில் மதசார்ப்பற்ற கல்வி முறை இருந்துச்சி அது சிறப்பு மதசார்ப்பற்ற கல்வி அப்டி இன்றது தான் சங்ககால கல்வி முறையோட சிறப்பு அடுத்ததா அனை வருக்கும் கல்வி இருந்துச்சி இது பெரிய சிறப்பு அனைவருக்கும் கல்வி அப்டினா பாத்திங்கனா பெண்களுக்கு கல்வி இறுந்துச்சி அத பாக்குறோம் சங்ககால பெண் புலவர்கள் நிறைய பேர் பாக்கணும் ஒளவையார் நச்சிளையார் ஒளவையார் காக்கை பாடுமியார் இதுலா யாரு நச்சிளையார் இவுங்கல்லாம் யாரு சங்க கால பெண்ப்பால் புலவர்கள் நச்சிளையார் ஆக சங்க காலத்தின் பெண் கல்வி முறையும் இருந்துச்சு அனைவருக்கும் கல்வினு mean பன்றது என்னனு கேட்டிங்க்கனா சங்க காலத்தின் சாதி அமைப்பு முறை இல்ல உண்மைகள் சொல்ல போனா தொழில்ரிதியான அமைப்பு முறை இருந்துச்சி அப்போ தொழில்ரிதியான அமைப்பு முறை இருந்தது அனால் யாரும் யாரையும் உயர்ந்தவராகவும் தாழ்ந்தவராகவோ நினைக்க கூடிய எண்ணம் சங்ககாலத்தில் இல்லை ஆனால் கல்வி என்பது அனைவருக்கும் கல்வியாக இருந்துச்சி இப்ப உள்ள Education system என்னனது அனைவருக்கும் கல்வி தான் அனைவருக்கும் கட்டாயதுவக்க கல்வி அப்டின்னு கொண்டு வரும் கட்டாயம் பள்ளி கூடத்துல்ல சேக்கணும் கல்வி என்பது நம்முடைய அடிப்படை உரிமையாக விளங்கபடுறது இதை சூழல் எப்போ விளைவிச்சுதுனா சங்கம் age ல சங்கம் age னா கி. மு மூன்றாம் நூற்றாண்டு கி. பி மூன்றாம் நூற்றாண்டு நிறைய மார்பற்ற கருத்துகள் இருக்கு இந்த காலத்துலையும் ஆனாலும் அந்த கால கட்டத்தில் பாத்திங்கனா எப்டி இருந்துச்சி சமய சார்ப்பற்ற கல்வி அனைவருக்கும் கல்வி சமச்சீறான கல்வி முறை எல்லாரும் ஒரே வகையான பாடத்த படிச்சாங்க சமச்சீறான கல்வி ஆகை இந்த concept எங்க இருந்துச்சி சங்கம் எங்க கல்வி அமைப்பு முறை இப்டிதா இருந்துச்சி கல்வி மத கருத்துகள் முகத்த படவில்லை தாய் மொழி போற்று விக்கப் பட்டது தமிழ் மொழியும் அதன் சிறப்புகளும் போற்று விக்கப் பட்டது தப்புகள் போற்று விக்கப் பட்டது வாழ்க்கை முறைகள் போற்று விக்கப் பட்டது தொழில்கள் போற்று விக்கப் பட்டது ஆக சங்ககால கல்வி முறை மிக சிறப்பாக இருந்தது பெண் கல்வி மறுக்க படவில்லை பெண்களும் கல்வி கல்வியும் சிறந்தவர்கால இருந்தார்கள் அப்டி இன்றது நமக்கு தெரியும் ஔவையார் கல்வியோடைய முக்கியத்துவத்த அந்த காலத்துல மிக சிறப்பாக சொல்லி தாங்க கல்வி அவளது முக்கியதுவோம் முற்று தனில் அளித்து முற்று தனில் அளித்து அப்டின்னு சொல்லுவாங்க ஆகா ஆசிரியருக்கு தேவையான பொது சன்மானத்தை கல்வியே அவரிடமிருது பெற்றார்கள் அப்போ சங்ககாலத்தில் கல்வி முறை மிக சிறப்பாக இருந்தது ஆனால் கல்வி முறை வந்து சின்ன சின்ன மாற்றங்களை சந்தித்தே வந்துச்சு முதல சங்ககாலத்துல சிறப்பாக இருந்த கல்வி முறை பின்னால் கலப்பிறு காலத்தில் சிறுதளவு மாற்றத்தை பெற ஆரம்பிச்சது

மூன்று வரை மூன்று முதல் கி. மு மூண்றாம் நூற்றாண்டிலிருந்து கி. பி மூண்றாம் நூற்றாண்டு வரை

ஐந்து அல்லது ஆறாம் நூற்றாண்டு வரை வச்சிகிலாம் ஐந்தாம் நூற்றாண்டில் ஆறாம் நூற்றாண்டில் இடையில் அப்போ கல்ப்பிறு காலம் இது இரனூரு வருஷம் இரனூத்தி ஐம்பது வருஷம் இந்த period எப்டி இருந்துச்சி அப்டி கேட்டிங்கனா இந்த period ல சமன மற்றும் பௌத்த மதங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக தொடக்கிச்சு சமணம் பௌத்த மதத்தொடைய ஆதித்தம் சங்க காலத்திளும் சமண பௌத்தம் மதங்கள் உண்டு ஆண பாத்திங்கனா மத சார்ப்பற்ற கல்வி முறை இருந்துச்சி அப்போ இது கல்வி என்பது சிறிது மதம் சார்ந்த முறையாக மாற தொடங்குது சமண பல்லிகள் சமண பல்விகளில் பல்லிக்ள் மற்றும் படுகைகள் இங்கே வா கல்வி கூடங்கள் நடக்க ஆரம்பிக்கிது அப்போ கல்வி வந்து அனைவருக்கும் கிடைக்காத ஒரு சுழல் தான் எங்களுக்கு கலப்பிறு காலத்துள்ள இருந்துச்சி ஆனா கலப்பிறு காலம் ஊர் மதசார்ப் பற்ற காலம்ல்லா சொல்லுவோம் உன்மைய சொல்லப்போனா

அடுத்த stage பல்லவர்கள் காலம் பல்லவர் காலம் பல்லவன் காலம் ஆறாம் நூற்றாண்டில் வந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு to கிபி எட்டாம் நூற்றாண்டு வரை

கடிகைகள் என்று சொல்லக் கூடிய கல்வி கூடங்கல் மிக தீவிரமாக செயல்பட்டன எங்கே காஞ்சிபுரத்துல அப்போ பல்லவர்கலுடைய காலத்தில் காஞ்சிபுரத்தில் இந்த சிறப்பான கல்வி கூடங்க்கல் இயங்கின இங்க பாத்திங்கன ஆனா இதுல முக்கியதுவம் பெற்றது என்ன கேட்டிங்கன சமஸ்கிருதம் முக்கியதுவம் பெற்றது அதான் இங்க சமஸ்கிருதம் பிராகிருதம் பிராகிருதம் போன்ற மொழிகசள் உயர்மொழிகளாக கருதப்பட்டன கல்விகள் கல்வி கர்பிதல் என்பது உயர் மொழிகள்ல so அவர்களை பொருத்தவரை உயர் மொழியாக அது சரியா அப்போ சமஸ்கிருதம் பிராகிருதம் போன்ற மொழிகளுக்கு தொடக்க கால பல்லவ மன்னர்கள் முக்கியதுவம் அளிடத்தார்கலள் அப்போ தொடக்க காலத்தில் கல்வி என்பது உயர் வகுபாருக்கு ஆனதாக மாரியது இது கால கட்டம் அப்போ வரலாற்றின் பாகுபாடுகள் தொடங்க்கின கல்வி உயர் வகுபாருக்கு மட்டுமானதா மாறுது அந்தனர்கள் மற்றும் மன்னர் குடும்பத்தை சேர்ந்த உயர் குடிடயினர் அவர்கள் மட்டுமே கல்வி கல்வி கற்க கூடிய சூலள் வந்து இந்த கால கட்டத்துல இருந்துச்சு ஆனால் புத்த சமுதாய பள்ளி கூடங்கள்ல

பின் நாளில் பீகாரில் உள்ள நாலந்தா பல்கலைகளகத்தில் வேந்தராகவே செயல்பட்டார் அப்பரம் நிறைய கல்வி அறிஞர்கள் அங்கே காஞ்சிபுரத்தை சுற்றி இருந்தார்கள் அப்டிங்ரத பல்லவ காலம் சுட்டி காட்டுது ஆனாலும் பாத்திங்கன பக்தியிக்கிய பக்தி இயக்க காலம் அப்டினும் சொல்லலாம் பக்தி இயக்கம் எப்போது நடந்துச்சு அப்டின பொதுவா பக்தி இயக்க காலமாக சொல்ல கூடிய காலம் இந்த பல்லவர் காலம் பல்லவர் காலத்தை பொறுத் தவரையும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியும் வளர்ச்சி அடைய தொடங்கியது பக்தி இயக்கத்தின் போது தமிழ் வளர்ச்சிக்கு முக்கிய காலம் பன்னிரு ஆழ்வார்களும் அருபத்து மூன்று நாயன்மார்களும் தமிழையும் வளர்த்தார்கள் அப்போ நாங்காயிரம் திவ்ய பிரபந்தமும் தெய்வ திருமறைகளும் தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது பக்தி இலக்கியங் களுடைய வளர்ச்சியும் தமிழ் வளர்ச்சிக்கு காரணம் எனினும் வந்து கல்வி என்பது பொதுவாக மன்னர்களால் ஆதரிக்கப்பட்டது தொடக்க காலத்தில் சமஸ்கிருதம் பின்னாளில் செல்வாக்கு பெற்ற பின்னர் வந்து என்னாவது கொஞ்சம் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக் கப்படுது எனினும் கல்வி என்பது குருகுல கல்வி முறையாக உயர் வகுப்பார் மட்டுமே பயிலக்கூடிய சூழல் இருந்தது இந்த காலத்துல நம்மளுக்கு தெரிய வருது So கடிகைகள் என்று அழைக் கப்பட்டது தான் அந்த காலத்திய பள்ளிக் கூடங்கள் அடுத்ததா கொஞ்சம் later stage பாத்தீங்கன்னா சோழர்கள் காலம் பேரரச சோழர்கள் that is imperial Cholas என்று சொல்லக் கூடிய சோழர்கள் காலத்திலும் தமிழ் மொழிக்கு நிறைய வழிமுறைகளும் அதற்கான நிதி உதவிகளும் தாராளமாக இருந்தது ஆனாலும் பாத்தீங்கன்னா கல்வி முறை என்பது உயர்வகுப்பார் சோழர்கள் காலம்

எண்ணாயிரம் திருபுவனை திருவாரூரை திருவாடுதுறை போன்ற இடங்கள்ல கல்லூரிகள் செயல்பட்டன யார் காலத்துல பிற்கால சோழர்கள் காலத்துல ராஜராஜ சோழருக்கு பின் ராஜேந்திர சோழருக்கு

அனைவருக்கும் கல்வி சமச்சீரான கல்வி என்பது சங்ககாலத்தை தாண்டி இடைப்பட்ட காலத்தில் இல்லை அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் ஒரே முறையான கல்வி சமச்சீர் ஆன கல்வி என்ற கல்வி வழிமுறை தொடக்க காலத்தில் இல்லை சதுவேரிமங்கலம் திருபுவனை திருவாடுதுறை போன்ற இடங்களில் வேத கல்லூரிகள் இருந்தன மன்னர்கள் வந்து தமிழை ஆதரித்தாலும் சமஸ்கிருதத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் பாடங்களாக கல்வி கற்று வைக்கப் பட்டது இதைத் தவிர பாத்தீங்கன்னா தத்துவங்கள் வரலாறு வாழ்க்கை முறை பாடங்களாக கற்பிக்கப் பட்டது சோழர்கள் காலத்தில்

பாண்டிய காலம் பிற்காலம் பாண்டியர் காலம் அவங்க வந்து சமகாலத்தை சேர்ந்தவங்க தான் ஆனா பதிமூண்றாம் நூற்றாண்டு வரை இருப்பாங்க பிற்காலம் பாண்டியர் காலத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இவங்களும் கல்விக்கு நிறைய செய்றாங்க கடிகைகள்

யார் காலத்துல பாண்டியர் காலத்துல இயங்கி ருக்கு பாண்டியர்களும் கல்விக்கு மானியங்கள் நிறைய கொடுத்து இருக்காங்க பாத்தீங்கன்னா கல்வி கற்பிக்கக் கூடிய ஆசிரியர்களுக்கு அவர்கள் வழங்கிய நிலக்குடை சாலபோகம் சாலபோகம் சாலபோகம் சாலபோகம் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலக்குடை பிரம்மதேயம் கோவில் களுக்கு வழங்கப் பட்ட நிலக்குடை தேவதானம் அதேபோன்று ஆசிரியர்களுக்கு கல்வி கற்பிக்கக் கூடிய ஆசிரியர் களுக்கு வழங்கப் பட்ட நிலக்குடைய என்ன சொல்றாங்க சாலமோகம் அப்படின்னு சொல்றாங்க இது போன்ற மானியங்கள் நில குடைகள் நிலங்கள் தானமாக வழங்கப்பட்டது அப்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத் திருக்காங்க பாண்டியர் காலத்திலும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப் பட்டது கடிகைகள் சாலைகள் பள்ளிகள் என்று அழைக்கப் பட்டது புகழ்பெற்ற கல்வி சாலையாக காந்தனூர் சாலை கேரளா பகுதியை ஒட்டி உள்ள அந்த கல்வி கூடமாக இது வரலாறுல சொல்லப் படுது காந்தனூர் சாலை ஆக கல்வி முக்கியத் துவம் பெற்றிருந்தாலும் கல்வி என்பது உயர் வகுப்பார் உடைய கட்டுப் பாட்டில் இருக்கக் கூடிய சூழல் எல்லாம் இருந்துச்சு பாண்டியர் காலத்திலும் கி. பி பதிமூண்றாம் நூற்றாண்டு வரை பதிமூண்றாம் நூற்றாண் வரை இந்த சூழல்தான் இருக்கக் கூடியதாக இருக்கு அப்போ அதுக்கப் புறம் என்ன ஆகுது அதுக் கப்புறம் வந்து கொஞ்ச காலம் பாத்தீங்கன்னா முஸ்லிம் ஆட்சி பின் விஜயநாதர் மற்றும் விஜயநாதர் அதனுடைய நீட்சி நாயக்கர் நாயக்கர் ஆட்சி காலம் விஜயநாதர் பேரரசு மற்றும் நாயக்கர் காலத்தின் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்வி முறையில் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தெலுங்கு மொழி ஆதிக்கம் செலுத்தியது தெலுங்கு மற்றும் சமஸ்கிருதத்தின் உடைய ஆதிக்கம் இந்த காலகட்டத்தில் இருந்தது சமஸ்கிருதம் என்பது பயிற்றுவிப்பு மொழியாக இந்த காலகட்டத்தில் இயங்கிய மொழிகள் தெலுங்கு மற்றும் சமஸ்கிருதம் தெலுங்கு மொழி புலவர்களும் சமஸ்கிருத அறிஞர்களும் முக்கியத்துவம் கொடுக்கப் படறாங்க திண்ணை பள்ளிகள் வந்து பிற்காலத்துல செயல்பட தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க

பின்னாளில் கடைசி நாயக்கர்கள் உடைய கடைசி கால கட்டத்தில் தான் missionary கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மத போதவர்கள் வருகை தருவார்கள் அவங்க நாயக்கர் காலத்தினுடைய இறுதியில் கல்வி அனை வருக்கும் கற்கக் கூடிய சூழல் வர தொடங்குது இதன்பின் நாயக்கர் உடைய திண்ணைப்பள்ளி ஆட்சிகள் முடிஞ்சு நவீன பள்ளி நவீன பள்ளிகள் வர தொடங்குறாங்க நவீன பள்ளிகள் வருவதற்கு முன்னாடியே என்னன்னு கேட்டீங்கன்னா மதப் பிரச்சார பள்ளிக்ள் தான் வரத் தொடங்குகிறது குறிப்பா பார்த்தீங்கன்னா missionary உடைய வருகை இந்த கால கட்டத்தில் missionary கள் என்று சொல்லக்கூடிய மதப் பிரச்சாரகர்கள் வரத் தொடங்குறாங்க மத பிரச்சாரகர்கள் இங்க வந்து கல்வி அமைப்பில் ஐரோப்பிய பாடமுறைய பின்பற்ற தொடங்குறாங்க நிறைய மதப் பிரச்சாரகர்கள் வர ஆரம் பிக்கிறாங்க இந்த காலகட்டத்தைப் பொறுத் தவரை பாத்தீங்கன்னா Francis Xavier Portugal சேர்ந்த ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் அப்போதைய Portugal கட்டுப் பாட்டில் இருந்த Francis Xavier வாராரு ஒரு மத பிரச்சாரராக அப்புறம் யாரு வர்றா? Robert de nobility வராரு Robert de nobili அப்புறம் Constantino Giuseppe Beschi என்று சொல்லக்கூடிய வீரமாமுனிவர் வாராரு அப்ப இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க தொடக்க காலத்தை சேர்ந்தவர்கள Caldwell G. U. Pope உள்ளிட்டோர் வந்து பிற்காலத்தை சார்ந்தவர்கள் தொடக்க காலத்தை சேர்ந்த இவங்க எல்லாம் வராங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மத பிரச்சார நோக்கத்தில் கிறிஸ்துவ சமயத்தை உலகெங்கும் பரவும் நோக்கத்தில் missionary அனுப்பப்பட்ட மதப் பிரச்சாரகராக வராங்க

உள்ளூர் மொழியை கற்க தொடங்கும் போது அவங்க என்ன பண்றாங்க உள்ளூர் மொழி அதனுடைய சிறப்புகள் எல்லாம் தெரிந்து கொள்றாங்க பின்னாளில் உள்ளூர் மொழி கற்று அதன் மூலமாக மதப் பிரச்சாரங் களில் செயல் படுறாங்க அப்பா இது கிட்டத் தட்ட ஒரு

பிரான்சிஸ் சேவியர் இந்தியா வராரு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்ப்பத்தி இரண்டு ல வர்றாரு இவர் கேரளா மற்றும் மேற்கு கடலோரப் பகுதிகளில் concentrate பண்ணிட்டு பின்னால தென் தமிழகம் வராரு தென் தமிழகத்தில் தான்

இறைப் பள்ளிகள் உருவாக்குகிறார் அப்போ இறைப் பள்ளிகளில் அவர் களுக்கு வேத நூல் என்று சொல்லக் கூடிய பைபிளும் பிற தத்துவங்களும் ஆங்கிலமும் பயிற்று விக்கப்பட்டது பிறகு இந்த கல்வி முறையை போர்த்துக்கீசியர்கள் தான் கொண்டு வராங்க போர்த்துக்கீசியர் காலத்தில் பள்ளிகள் தொடங்குது Francis Xavier இதற்கான முயற்சிகள் எடுக்கிறார் தென் தமிழகத்தோட கடலோர பகுதிகள் உள்ள மக்கள் எல்லாம்

பள்ளிகளில் உணவு வழங்கும் திட்டம் யாருடைய காலத்தில் போர்ச்சுகீசியர்கள் காலத்தில இதுல Francis Xavier என்ன சொல்றான் அப்படின்னா First Nonformal Education முதல் முறை சாரா கல்விமுறை Nonformal Educational System அப்படின்னு சொல்லுவாங்க முறைசாரா கல்வி அமைப்பு முறையை

So இறை பள்ளிகள் தென் தமிழகத்தில் பள்ளிகளில் உணவு திட்டம் அப்படிங்கற concept கொண்டு வந்தது முதன் முதலில் ஆங்கிலேயருடைய கால போர்ச்சுகீசியர்கள்ளுடைய காலகட்டத்தில அறிமுகம் செய்யப்பட்டு விட்டது தென்தமிழகம் தொடக்க காலத்தில் இருந்தே கல்வியை பெறக்கூடிய வாய்ப்பு பெறுவதற்கு கோச்சிக்கீசியர்கள் உடைய முயற்சி ஒரு பெரும் காரணமாக இருந்தது இது தவற பார்த்தீங்கன்னா மிஷினியரிகள் நிறைய இருந்தாலும் டேனியர்கள் வந்து பாத்தீங்கன்னா டேனியர்கள் வருகை நோக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது டேனியர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான்கு ஐந்து ஐரோப்பியர்கள் வருகை தந்தாலும் டேனியர்கள் பார்த்தீங்கன்னா வணிக நோக்கம் என்பதை காட்டிலும் மதப் பிரச்சாரம் என்கிற நோக்கத்தில் தான் வராங்க நிறைய Missionaries இருந்துச்சு Danis Luther MissionGerman Luther Mission Scottish Mission உள்ளிட்ட பல்வேறு மெஷின்கள் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா டேனியலும் மதப் பிரச்சாரம் நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரணம் பாடி பகுதியில இறைப் பள்ளிகள துவங்குறாங்க கரணம் பாடி என்று சொல்லக்கூசிய கரணம் பாடி கர்ணம்பாடியில உள்ளிட்ட கிறிஸ்தவ மிஷனரிகள் என்ன பண்றாங்க மதப் பிரச்சார இறை பள்ளிகள தொடங்கு கிறார்கள் இறை பள்ளிகள் தொடங்கப் பட்டு அங்கே இரைப் பள்ளிகள் தொடங்கப் பட்டு அங்கே பைபிள் தமிழ் கற்றுக் கொடுக் கிறார்கள் அச்சுக் கூடம் நிறுவப் பட்ட இடமும் பக்கம் அச்சுக் கூடம் நிறுவப் பட்டது அச்சுக்கூடம் press நிறுவப்பட்டது அப்புறம் இறை பள்ளிகள் ஆரம்பிக் கப்பட்டது பைபிள் மற்றும் தமிழ் உள்ளிட்டவை பயிற்றுவிக்கப்பட்டது அப்ப உள்ளூர் மொழியில் நாம் நிபுணத்துவம் பெற்றால் மட்டுமே மக்களை சென்றடைய முடியும் என்ற நோக்கத்தில் வந்திருந்த அறிஞர்கள்

போர்ச்சு கீசியர்கள் டச்சுக்காரர்கள் பள்ளிக் கூடம் நடத்தினாலும் பெரிய அளவுல இல்ல போர்ச்சுகீசியர் அப்புறம் டேனியர் இதைத் தவிர பிரெஞ்சு காரர்கள் பிரெஞ்சுக் காரர்கள் எங்க ஆட்சி பண்றாங்க ஆட்சி செய்த பகுதிகள் பாத்தீங்கன்னா பாண்டிச் சேரியில் காரைக்கால் பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த பகுதியை பொருத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கோத்திஸ் அப்படின்ற இடங்கள் சொல் லுவாங்க கோத்தீஸ் கோத்தீஸ் கோத்தீஷ் அப்படின்ற இடங்களை பள்ளி களுக்காக அவங்க நடத்திட்டு வந்தாங்க கோத்திஸ் என்கிற இடங்களில் பள்ளிக்கூடங்களை நடத்தினார்கள் யாரு பிரெஞ்சுக் காரர்கள் அதன் மூலம் கல்விக்கு முக்கியத் துவம் கொடுத் தார்கள் கடைசியா பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா தொடக்க காலத்துல கல்விக்கு என்று பெரிய முயற்சி எடுக்கல ஆனா ஆங்கி லேயர்களை சார்ந்து வந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி East India company அபிசியல்சை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அபிஷியல் ஓட ஒரு மத பிரச்சாரகர்கள் இருக்கலாம் அப்படிங்கறது கம்பெனியோட விதிமுறையா இருந்தது ஒவ்வொரு குழுவுடனும் பாத்தீங்கன்னா ஒரு மத பிரச்சாரர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க அந்த மத பிரச்சாரகர்கள் தான் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க கிருத்துவ மதத்தை பொறுத்து என்ன பண்ணறாண்க ஆரம்பிச்சாங்க பள்ளி களை ஆரம்பித்தார்கள் மக்களுடைய உள்ளூர் மொழிகளை கற்றுத் தேர்ந்து அவர்களுக்கு கல்விக் கூடத்தை கொடுத் ததுடன் மதப் பிரச்சாரங்களையும் மேற்கொள்ள அவர்களுக்கு வழி வகுக்கிறது

அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்வி முறையை கொண்டு வராங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா Monitorial system என்ற கல்வி முறையை கொண்டு வராங்க Monitorial Monitorial system

மற்றும் பெண்களுக் கென்று விடுதிகள் விடுதி களை உருவாக்கப் பட்டது அனாதை விடுதிகள் அப்படின்னு சொல்லு வோம் இந்த concept Bell அப்படின்னு சொல்லு வாங்க Bell Bell Schools அப்படின்னு நிறைய இருக்கு இந்த Concept முறையை D. A. Bell என்பவர் வந்து கொண்டு வராரு Monitorial System உண்டு உறைவிட பள்ளிகள் ஆண் பெண் மாணவர்களுக்கு தனித்தனி விடுதிகள் மற்றும் இலவச

தென்னிந்தியாவில வந்து நிறைய பள்ளிகள் கிறிஸ்துவ Charities ஆள உருவாக்கப் பட்டது பாளையங் கோட்டை பகுதி பாளையங்கோட்டை அப்போதைய திருநெல்வேலி பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவின் Oxford என்று சொல்லக் கூடிய அளவுல நிறைய பள்ளிக் கூடங்கள் தென்னிந்தியாவின் Oxford அதாவது தென்னகத்தின் Oxford அப்படின்னு சொல்றாங்க இங்கிலாந்துக்கு எவ்வாறு Oxford புகழ்பெற்ற பல்கலைக் கழகமாக இருந்தத அதே போன்று தென்னிந்தியாவுக்கே கல்விக்கான ஒரு முன் மாதிரியாக பாளை யங்கோட்டை இருந்த காரணத்தினால் தென்னிந்தியாவின் Oxford என்று பாளையங் கோட்டை புகழும் அளவிற்கு நிறைய பள்ளிகள் கல்லூரிகள்

அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Basiliane Basiliane பள்ளிகள் இங்க சென்னை பகுதியில இன்னைக்கும் இருக்கு சென்னையில ராயப்பேட்டையில் CSI Besiliane school அப்படின்னு சொல்லுவாங்க புகழ் பெற்ற Besiliane school Scottish பள்ளிகள் போன்றவை ஆங்கிலேயர்கள் உடைய காலத்தில் புகழ் பெற தொடங்குது சென்னையில் நிறைய பள்ளிகள் ஆரம்பிக்கப் பட்டது

கல்விக்கு தமிழகத்தில் முக்கியத் துவம் கொடுத்தது நம்ம பார்க்கலாம் பின்னாளில் ஆங்கில கிழக் கிந்திய கம்பெனி தொடக்கத்தில் ஒரு அறுபது எழுவது ஆண்டுகள் எந்த முயற்சியும் எடுக்கல உள்ளூர் கல்வி முறை தான் தொடக்கத்தில் இருந்தது பார்த்தீங்கன்னா இது தாய் மொழி கல்வி அப்படிங்கிற concept தான் இருந்துச்சு தாய் மொழி கல்வி அப்படித் தான் தொடக்க காலத்தில் இருந்துச்சு ஆங்கிலேயர் வந்து அதுல தலையிடாமல் இருந்தார்கள் குருகுல கல்வி மாதிரி இருந்துச்சு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உயர் வகுப்பர் மட்டுமே கல்வி கற்க கூடிய சூழல் இருந்துச்சு நவீன பள்ளிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த Missionary உடைய Concept ஒட்டி நாயக்கர் மன்னர் களுடைய காலத்தில் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் உள்ளிட்ட நாயக்க மன்னர்கள் உடைய காலத்தில் பாத்தீங்கன்னா திண்ணை பள்ளிகள் கொஞ்சம் நவீன பள்ளிகளாக மாறத் தொடங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிஷினரிகள் உடைய பள்ளிக்கூடங்கள் தான் தமிழகம் எங்கும் நிறைந்து இருக்குதுன்னு சொல்லலாம் இதுல பாத்தீங்கன்னா இந்த பதிநேளாம் ஆம் நூற்றாண்டு முடிந்து பதினெட்டாம் நூற்றாண்டு அந்த இறுதி கால கட்டத்தில் தான் இந்த பதினெட்டாம் ஆம் நூற்றாண்டில் மிஷினரிகள் உடைய தமிழக மெங்கும் நிரம்பி இருக்கு நவீன கல்வி முறை காண பள்ளிக் கூடங்களாக இருந்தது முதல் முறையில ஒரு கிறிஸ்துவ மிஷனரி அல்லாத பள்ளிக்கூடத்தை தமிழகத்தில் ஏற் படுத்தியது பாத்தீங்கன்னா தஞ்சை சரபோஜி மன்னர் இரண்டாம் சரபோஜி மன்னர் சரபோஜி மன்னர் தான் பார்த்தீங்கன்னா தஞ்சை பகுதியில் பள்ளிக்கூடங்கள் உருவாக்குகிறார் தஞ்சை பகுதியில் பள்ளிக்கூடங்கள் கிறிஸ்துவ அல்லாத பள்ளிக்கூடங்கள் கிறிஸ்துவ அல்லாத பள்ளியை முதன்முதல உருவாக்கினது நவீன பள்ளி Modern Educational System அடிப்படையில நவீன பள்ளிகளை உருவாக்குனது சரபோஜி தான் இரண்டாம் சரபோஜி தஞ்சை பகுதியில் கிறிஸ்தவ அல்லாத பள்ளியை உருவாக்கியவர் இவரே பாத்தீங்கன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மன்னர் தஞ்சை பகுதியைச் சேர்ந்த மராத்திய மன்னரான இரண்டாம் சரபோஜி கிறிஸ்தவர் அல்லாத முதல் பள்ளியை உருவாக்கிய பெருமை கொண்டவர் இவரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மிஷினரி பள்ளிகளில் படிச்சவர் தான் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு நவீனத்துவவாதியாக அறியப்படுகிறார் பாத்தீங்கன்னா பாதிரியார் உள்ளிட்டவர்களால் பயிற்றுவிக்கப் பட்டவர் தான் இந்த இரண்டாம் சரபோஜி இவர்தான் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சிய வந்து உருவாக்க தொடங்கியது இதுல பார்த்தீங்கன்னா

முதல் ஒரு சிறந்த மனிதராக அனைவராலும் சொல்லக்கூடியவர் Sir Thomas Munro என்பவர் தான் Sir Thomas Munro அதற்கு முன்னால் தேசிய அளவில் சின்னச் சின்ன முயற்சிகள் மேற்கொண்ட கல்விக்கான தேசிய அளவிலான முயற்சிகள் நாடு முழுவதும் ஆங்கிலேயர்கள் உடைய ஆதிக்கம் வந்து விரிவாக தொடங்கிய காலகட்டம் அது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுனூத்தி என்பத்தி ஒன்னு ல அப்படியே வந்துரும் ஆயிரத்தி எழுனூத்தி என்பத்தி ஒன்னு seventeen eighty one கல்கத்தாவில் ஒரு மதரசாவை உருவாக்குறாங்க கொல்கத்தாவில் ஒரு மதரஸா முஸ்லிம் கல்வி கூடம் மதரஸா உருவாக்கப் பட்டது உருவாக்கியவர் பார்த் தீங்கன்னா நிதி உதவி அளித்து உருவாக்கியவர் Warren Hastus, Warren Hastus ஆண்டு ஆயிரத்தி எழுனூத்தி என்பத்தி ஒன்னு அப்போதுதான் கல்விக் கான எந்த முயற்சியும் எடுக் காத கிழக்கு இந்திய வங்கிய குழு பாத்தீங்கன்னா ஒரு சிறிய முயற்சி எடுக் குறாங்க இதுல என்ன பயிற்சி அளிக் கிறார்கள் என்றால் முஸ்லிம் களுடைய சட்டம் முஸ்லிம் சட்டம் சட்டம் மத கருத்துகள் மதம் சார்ந்த கல்வி முறைகள் தான் இருந்திருக்கு மதக் கருத்துக்கள் தத்துவம் உள்ளிட்டவை பயிற்றுவிக்கப்பட்டது கல்கத்தா மதரஸ